இது ஒரு ஹாஸ்பிடல் ஓட முன்னாடி இடோ.

பூ எல்லாமே ரொம்ப மஞ்ச கலர்ல ரொம்ப அழகா இருக்கு.

இந்த வீட்டுக்கு முன்னாடியே கலர் கலர்ல டோர் இருக்கு இந்த டோர்லா ரொம்ப டிசைனாவு நல்லா அழகாவு இருக்கு.

முதல் பாதில இருக்கறது உக்காந்துட்டு டாட்டூ போடுறது மறுபாதில இருக்கறது படுத்துட்டு டாட்டூ போடுறது.

இந்த ஒரு எடோ ரொம்ப அழகான எடோ அதுல மேல ஒரு டேம் மாதிரி இருக்கு அங்கிருந்து தண்ணி கூட நெறையா வருது.

இந்த ஓரத்தில இருந்து அந்த சைடுல வரைக்கு நெறையா தண்ணி போயிட்ருக்கு சென்டர்ல நெறையா கல் கூட இருக்கு.

இந்த ஸ்டு இந்த ஸ்கூல் ஸ்டுடென்ட்கு நடுவுலெ சென்டர்லெ பலூன்கள் நெறைய கட்டி விட்ருக்காங்க.

இந்த ஒரு இடம் ஒரு அழகான கார்டன் இங்க சுத்தியும் பச்ச கலர்ல புள்கள் மொளச்சிருக்கு.

இது ஒரு எடோ ஜிம்மா இருக்கு.

இந்த ரூமுக்குள்ள ஒரு சோ ஒரு சோஃபா செட்டு ஒரு டேபுளு இருக்கு.

இந்த ஒரு அழகான எடத்துல நெறய பூத்தொட்டிங்க அடுக்கி வெச்சுருக்காங்க.

இந்த எடத்துல நெறைய பச்ச கலர்ல செடிகள் கூட இருக்கு.

அ ஒரு சின்ன பையனு இங்க இருக்காங்க அந்த சின்ன பையன இன்னொரு பைய தூக்கிட்ருக்க.